இது பெரிய வியூ மாரி தெரியுது இங்கிருந்து பாக்க கீழ ஒரு ஆறு போற மாரியு அதுக்கந்தாண்ட நெறைய ஒரு வீடுகள் எஸ்டேட் மாரி ஒன்னு இருக்கற மாரியு ஃபீல் ஆகுது.

அதுல ஒரு சேர் வந்து ரெட் கலர் இன்னொன்னு கிரீன் மீதி ரெண்டு ஆரஞ் --

அந்த செலைக்கு பின்னாடி அசோக சக்கரமு இருக்கு.

ஒரு மூணு பாற நாலு பாறைக்கு நடு நாலஞ்சு பாறைக்கு நடுவுல அந்த ரெண்டு பசங்களு இருக்கானுங்க.

அப்புறோ சால்ட் பெப்பர் டப்பா இருக்கு.

இந்தாரா பக்கத்துல பெரிய ஒரு டவர் மாட்டா இருக்கு.

ஃபுல் லா ஒயிட் டா இருக்கு இந்த பெட்டு .

அதுக்கந்தாண்ட ஒரு இது இருக்கு இந்த பக்கம் நெறைய மரம் செடி கொடில்லாம் நெறையவே இருக்கு.

ஒரு ஸ்கூட்டி இருக்கு ஸ்கூட்டி பக்கத்தால ஒரு மரமாட்ட ஒன்னு இருக்கு அதுக்கு அந்தாண்ட ஒரு பைக் இருக்கு.

பெரிய சர்ச் மாட்ட இருக்கு அந்த சர்ச் ல எல்லாம் தொங்க ஒரு நாலஞ்சு விளக்கு லைட்டா ஃபுல் லா தொங்கவுட்டுருக்காங்க லைட்டு .

அப்றோ மீன் இந்த சைடு நெறையாவே இருக்கு.